ஆஹ் chocolates அ வந்து இந்த மாதிரி உடைச்செல்லாம் போட வேண்டாம் முழுசாவே இந்த கிட் கேட் எல்லாம் இருக்கும்ல அது அப்பறம் choco bar ice cream மாதிரி ஒண்ணு அப்பறம் பிஸ்கெட்ஸ்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

okay madam அதாவது நீங்க expect பண்றது full லா chocolates and toppings ஓட expect பண்றீங்க அப்படி தானே,

ஆஹ் okay madam cake எப்படி round shape ல வேணுமா இல்ல heart shape ல வேணுமா இல்ல இல்ல heart shape ல தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா anniversary னால எங்க அப்பா அம்மாக்கு heart ல கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது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

ஓ okay green but madam anniversary ன்னு சொல்றீங்க red இருந்தா நல்லா இருக்கும்னு என்னோட suggestion ஏன் எப்பவுமே red தான் இருக்கணும் கொஞ்சம் different ஆ இருக்கட்டுமேன்னு நான் இப்படி thought பண்றேன் sorry think பண்ணேன் okay madam okay அப்போ green உங்களுக்கு ஆசையா இருக்கு green ஏ போட்டுடலாம் madam அப்போ அதுக்கு மேல chocolate toppings னா நாங்க black color mix பண்ற மாதிரி yeah அந்த மாதிரி தான் green with black combination ல இருக்கட்டும் ஆஹ் okay madam okay and nice combination madam

okay ma'am அஹ் cake ல என்ன எழுதணும் happy birthday அம்மா ஒரு heart உ அப்பறம் ஒரு அப்பா

twenty-sixth anniversary okay twenty-sixth anniversary first of all congratulations madam உங்க அப்பா அம்மாக்கு wish பண்ணிடுங்க

சொல்லவா

பார்வதிபுறம் நாகர்கோவில் ஓ நாகர்கோவில் இது என்ன district ல இருக்கு

ஆஹ் okay madam கன்னியாகுமரி district ma'am door number ஏதாவது இருக்கா?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

one by two

forty-three

அவ்வளவு தான் ஆஹ் okay madam okay அதாவது one by two forty-three F கட்டையான்விள்ளை நாகர்கோவில் KK district

ஆஹ் okay ma'am இது வந்து உங்க name ல போட்டு வரணும் அப்படி தானே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 okay ma'am surprise ன்னு ஏதாவது எழுதணுமா இல்ல நீங்களே வந்து pick up பண்ணிடுவீங்களா இல்ல இல்ல வேண்டாம் நான் வந்து வாங்குறதுனால அதெல்லாம் surprise லாம் எதுவும் போட வேண்டாம் எங்க name ஏ போட்டா போதும்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 இல்ல ma'am நீங்க correct ஆ timing க்கு வந்து தந்தா மட்டும் போதும்.

hello madam

ஆஹ் okay madam okay thank you for calling madam அஹ் correct டான time க்கு உங்களுக்கு delivery பண்ணிடுவோம்

உம் ஆஹ் lockdown lockdown பத்தி பார்க்கணும்னா ஆஹ் என்ன சொல்ல நம்ம யாருக்குமே தெரியாது நம்ம நாடு இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு எல்லாருமே எல்லாரோட life உமே as usual ஆ தான் போயிட்டு இருந்துச்சு நல்லா தான் போயிட்டு இருந்து ஆஹ் கஷ்ட படுறவங்க கஷ்ட பட்டவங்க நல்லா இருந்தவங்க நல்லா இருந்தாங்க இடையில எல்லாருமே வாங்கி பறிச்சவங்க வாங்கி பறிச்சிட்டு தான் இருந்தாங்க அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திச்சு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 சரி இந்த நோய் வந்து இவ்வளோ பெரிய விஷயமோ அப்படின்னு நமக்கு தெரியல நம்ம ஏன்னா நம்ம இந்திய நாட்டு காரங்க எப்போவுமே ஆரோக்கியத்துல கெத்து தானே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம அப்படி இருந்தோம்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 இது தான் வாழ்க்கை வாழ்க்கை வந்து சில சமயங்கள்ல நம்ம எதிர் பார்க்காதத விட பெரிய விஷயத்த பண்ணிட்டு assault ஆ போயிரும் அது தான் life ங்குறது ஏன்னா அவ்வளவு நாள் routine ஆ பண்ணிட்டு இருந்த நம்ம work நம்மலோட சாப்பாடு நம்மலோட travel வேலைக்கு போறது அது இது school க்கு போறது college போறது எல்லாமே ஒரு second ல ஸ்த~ஸ்தம்பிச்சு நின்னுச்சுல இது தான் life இது தான் நமக்கு கடவுள் கொடுக்குற ஒரு இது ஏன்னா நீ எப்பயுமே நல்லா இருந்தும் எப்பயுமே உன் life ல சந்தோஷம் மட்டுமே நீ பார்த்தன்னா கஷ்டத்த நீ எப்போ பார்ப்ப அப்படின்னு கொடுத்த என்ன என்ன

ஏன்னா எல்லாமே ஐநா முதல் எல்லாமே ஒரு நிமிஷத்துல ஆடி போயிருச்சு அந்த அளவுக்கு இந்த கொரோனா நோயை விட lockdown எப்படியும் ஒரு ஒரு அஞ்சாறு மாசமாவது lockdown மூணு மாசம் confirm ஆ lockdown இருந்துச்சு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

வயசானவங்களுக்கு இந்த கொரோனா வந்து ரொம்ப speed ஆ spread ஆகுது அதனால அவங்களை எல்லாம் வெளில விட கூடாது அப்படினாங்க அப்போ எங்க வீட்டுல பாட்டி இருந்தாங்க அப்போ எங்க பாட்டி பக்கத்துல வெளிய போய் பாத்திரம் கழுவுறதுக்குக் கூட நாங்க வெளிய அனுப்பல ஏன்னனா நாங்க என்ன நினைச்சோம்னா எல்லாரும் என்ன சொல்லுறாங்க காத்து வழியா வருது அப்பறம் வந்துட்டு என்ன சொன்னாங்க ஒருத்தங்க helicopter ல வந்து அந்த ஏதோ மருந்து போட போறாங்க நமக்கு வந்துட்டு அது இதாக போகுது அப்படி இப்படின்னு என்ன எல்லாமோ சொல்லி lockdown னா இதுதான் அப்படிங்கற ஒரு reason யாரு~எங்களுக்குலாம் உண்மையாவே தெரியல ஆஹ் இதனாலதான் lockdown போடுறாங்களா அப்படின்னுட்டு அதுக்கு அப்பறம் என்ன ஆச்சுன்னா அப்படியே lockdown போட்டாங்க ஆஹ் அதுக்கு அப்பறம் அது கொஞ்சம் மாறி மாறி இல்லை அப்படி யாரும் வெளில போக கூடாது வெளில போனா ஆஹ் அப்பறம் என்ன சொன்னாங்கன்னா வெளிய பொது இடங்கள்ல நிறைய பரவுது அதனால யாரும் வெளில போக கூடாது கடைகள் எல்லாம் வந்துட்டு ஆறு மணி வரை தான் open ல இருக்கும் பால் மட்டும் வாங்கிக்கலாம் அத்தியாவசிய தேவை மட்டும் நம்ம வாங்கிக்கலாம் ஆஹ் வேற ஒண்ணும் வாங்க கூடாது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு ரொம்பவே ரொம்ப இதாகிட்டு ஆனா எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா தான் போய் ஆஹ் நல்லா தான் போயிட்டு இருந்ததுன்னு அப்படி இல்லை அதாவது அத்தியாவசியமான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு தான் இருந்துச்சு ஆஹ் என்ன சொல்ல ஆரோக்கியமா தான் எல்லாருமே போயிட்டு தான் இருந்தாங்க ஆனா lockdown வந்து ஆஹ் பொருளாதாரத்துல வந்து நிறைய மாற்றத்தை கொண்டு வந்துட்டு என்னன்னா எந்த ஒரு வேலையும் நடக்கல IT company எல்லாம் இழுத்து இழுத்து மூடல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 அப்போ வந்து இந்த pollution லாம் எவ்வளோ அதாவது இந்த ஊர் வந்து எவ்வளோ சுத்தமா எவ்வளோ neat ஆ ஆஹ் எவ்வளோ ஒரு நம்ம வந்து அடைஞ்சு இருக்கும் போது இந்த பறவைகளும் சரி இந்த என்ன சொல்லுறது இந்த உலகமும் சரி ரொம்ப அழகா இருந்துச்சு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 ஆனா வெளில எல்லாம் normal ஆவே air pollution அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அவ்வளவு தூரம் மாசு காற்று மாசு எல்லாம் இருக்கும் ஆனா இந்த lockdown சமயத்துல ரொம்ப குறைவா இருந்துச்சு ஆஹ் என்ன சொல்றது முன்னாடி road கூட தெரியாது அப்படின்னுவாங்க வெளில அவளோ தூரம் road எல்லாம் தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு இந்த lockdown வெளில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 மத்த நாடுகள் எல்லாம் lockdown எதுவுமே அதாவது அவங்களுக்கு ரொம்ப spread ஆகிட்டு அதுக்கு அப்பறம் தான் அவங்க lockdown போட்டாங்க அதுக்கு அப்பறம் அவங்க lockdown போட்டு என்ன பண்ண போறாங்க ஒண்ணும் இல்ல ஆனா நமக்கு அப்படி இல்ல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 ஆஹ் அப்படி அப்போ lockdown ல எதுவுமே ஆனா வந்துட்டு என்னன்னா lockdown வந்து ஒரு விஷயம் சொல்ல போனா அது ஒரு வகைல நல்லது ஏன்னா எல்லாருமே இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை காசு பணம்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 பிள்ளைங்களும் அம்மாவும் வீட்டுல இருப்பாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அன்னோனியம் இருக்காது அப்பா நம்ம அப்பா அப்படி இப்படின்னு ஒரு பாசம் காட்ட முடியாது என்னைக்காவது வருவாங்க ஏதாவது புடிச்சது வாங்கி கொடுப்பாங்க போவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த lockdown ல வந்துட்டு எல்லாரும் family ஆ உக்காந்து சாப்பிட்டு விளையாடி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா ரொம்ப சுவாரஷ்யமா இருந்துச்சு எல்லாம் பார்க்கும் போது எங்க வீட்டுலயும் நாங்க எப்பவுமே jolly ஆ தான் இருப்போம் ஆனா எங்க அண்ணா அவங்க எல்லாம் வந்துட்டு சென்னைல work பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து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 நோய் நொடில இருந்து lockdown நம்மள காப்பாத்துச்சு எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு வாரம் lockdown போட்டா correct ஆ எல்லாமே நல்ல படியா நடக்கும்னு எனக்கு தோணுது ஆனா அப்படி நல்லா இருந்துச்சு lockdown சமயத்துல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

அப்போ அப்படின்னு இருக்கும் போது எல்லாமே வந்துட்டு நஷ்டப்படும்ல goverment க்கு நம்ம போக்குவரத்து செலவு ஒரு நாள் போக்குவரத்துல வந்து எவ்வளவு ரூபாய் எத்தனைக் கோடியோ அவங்களுக்கு வருமானம் வரும் நம்ம எங்கேயுமே போகாம இருந்தோம்னா என்ன வருமானம் ஒரு வருமானமும் கிடையாது அடுத்து இப்போ car bike இதுல எல்லாம் work பண்ண போவோம் office க்கு போறோம்னா அவங்க petrol போடுறதுக்கு எப்படியும் ஒரு நாளைக்கு petrol bunk ஏ கொஞ்ச காசு வரும் ஆனா அப்படி நம்ம அதுக்கும் போல அப்படின்னா அதுலயும் காசு மிச்சம் அப்படி நம்ம வீட்டுலயும் காசு கைல நின்னுச்சு பொருளாதாரம் தான் கொஞ்சம் அடி வாங்கிச்சு ஆஹ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆஹ் இந்த lockdown ல வந்து பணக்கரான் வந்து நல்லா தான் இருந்தான் ஆனா கஷ்ட பட்டவங்க ரொம்ப கஷ்ட பட்டு போயிட்டாங்க என்னன்னா அவங்க அன்றாட வேலையே ஒரு நாள் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா அந்த நாளைக்குள்ள சம்பளம் அடுத்த நாளைக்கு வச்சு use பண்ணுவாங்க இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு அவங்க அன்றாட வாழ்க்கை வந்து இப்படி தான் கழிஞ்சிட்டு இருந்துச்சு ஆனா இந்த இதுல வந்து இந்த lockdown போட்டதுனால அவங்களுக்கு வேலையும் இல்லாம சாப்பாடும் இல்லாம நிறைய பேர் இறந்து இருக்காங்க ஆஹ் இப்படியும் நிறைய விஷயம் நடந்து இருக்கு அஹ் வேலை இல்லாம ஆஹ் என்ன சொல்ல ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கடன் எல்லாம் இப்போ நம்ம loan வாங்கி இருக்கோம் வட்டிக்கு வாங்கி இருக்கோம் அப்படின்னாலும் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சாங்க இதெல்லாம் இப்போ கட்ட வேண்டாம் மூணு மாசத்துக்கு கட்ட வேண்டாம் loan கட்ட வேணாம் அப்படின்னு எல்லாம் இருந்திச்சு அந்த system எல்லாம் சொல்ல போனா நல்லது தான் நடந்திச்சு அதை இல்லன்னு சொல்லல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 குளத்துக்கு குளிக்க போக கூடாது ஆறுக்கு குளிக்க போக கூடாது அப்படி எல்லாம் சொன்னாங்க எல்லாருமே வீட்டுல அடங்கி ஒரு TV உம் உண்டு அவங்களும் உண்டு TV ய பார்த்து நாட்டு நடப்ப பார்த்து நம்ம வீட்டுக்கிட்ட என்ன நடக்குது நம்ம வீட்டு கிட்ட means யாருக்காவது கொரோனா இருக்கா அப்படி இப்படின்னு ஆனா எத்தனை hospital goverment hospital எல்லாம் எத்தனை hospitals நிரம்பி அஹ் வெளிய வைச்சு பார்த்தாங்க ஆஹ் அஹ் அப்பறம் நிறைய country ல எல்லாம் புதைக்கிறதுக்கு கூட இடம் இல்ல அப்படி எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இனிமேல் இந்த நிலமை இப்படி வரக்கூடாது ஆனா lockdown வந்து கொரோனாக்காக தான் போடணும் அப்படின்னு இல்ல சும்மாவே normal ஆவே ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா ஒரு வாரம் போடலாம் இந்த மாதிரி போட்டா எல்லாரும் கொஞ்சம் control இருக்கும் pollution நல்லா இருக்கும் air pollution எல்லாம் இருக்காது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 நல்லதை மட்டும் தரும் maximum நல்லதை தான் தரும் பொருளாதாரம் மட்டும் தான் அடி வாங்கும் அப்பறம் வேலை பார்க்குரவங்களுக்கு அதாவது அன்றாடம் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு அதுக்கான வேலை அந்த என்ன சொல்லுற அவங்களோட வாழ்க்கை தான் கொஞ்சம் பாதிக்கப்படும் ஒரு வாரங்கும் போது அவங்களும் அதை manage பண்ணி போயிருவாங்க இல்லையா மூணு மாசமே manage பண்ணி போகலையா ஒரு வாரம் நமக்கு ஒரு விஷயமா ஆனா இப்படி போட்டா நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும்

வணக்கம் நான் காயத்ரி நான் உடல்நிலை பற்றி இப்பொழுது பேசப் போகிறேன் உடல்நிலை அதாவது health அதை நம்மை அது நம் மிகவும் பாதுகாப்போடு பேண வேண்டிய ஒண்று முந்தி உள்ள தலைமுறைகளில் அதிக வயதுடையவர்களுக்குத் தான் இது போன்ற நிகழ்வுகள் இருக்கும் என்று கூறுவார்கள் ஆனால் இப்பொழுது முப்பது வயதை கடந்தால் கூட நமக்கு பயமாக இருக்கிறது காரணம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அதனால் நம்மளுடைய உடல்நிலை அதிக அளவில் கெட்டுப் போய் விடுகிறது அதிகமான எண்ணெய் பலகாரங்கள் நாம் நிறையாக எடுத்துக் கொண்டு அவற்றின் மூலம் நம் உடல் நிலையை நாமே கெடுத்துக் கொள்கிறோம் நாப்பது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரவேண்டிய சர்க்கரை வியாதியாக இருந்தாலும் சரி அதிக ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி அது இப்பொழுது முப்பது வயது உள்ளவர்களுக்கே வருகிறது இதுக்கான மிகப்பெரிய காரணம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இதை நாம் அன்றாடம் சீராக செய்து நம் உடலை பேணி காத்துக் கொள்ள வேண்டும் இது இல்லாவிட்டால் அதிகமான உடல் எடை அது மட்டுமல்லாமல் நாம் பிற்காலத்தில் நமக்கு குழந்தை பிறப்பதில் கூட பிரச்சனைகள் ஏற்படுகிறது பெண்களுக்கு ஆண்களுக்கு அவர்களுடைய இதயத்தை இது அதிக அளவில் பாதிக்கிறது நம் ஆரோக்கியமான உணவு வகைகளை எப்பொழுதும் தினமும் உண~ உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் அதிக அளவு கீரைகள் நீர் சத்துள்ள நார் சத்துள்ள காய்கறிகள் இவை அனைத்தையும் நாம் அதிக அளவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அவற்றின் மூலம் நம் உடலை நாம் நன்றாக பாதுகாத்துக் கொள்ளவேண்டும் வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ நம் நம் உடலை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இப்போது உள்ள நிலையில் யாருக்கு எப்பொழுது என்ன ஏற்படுகிறது என்று கூட நம்மலால் சரியாக கணிக்க முடிவதில்லை அதற்கு காரணம் நம்முடைய உணவு பழக்கம் நாம் ஒரு அர்த்த ராத்திரி பண்ணிரண்டு மணி ஒரு மணி ஆனாலும் பிரியாணி போன்ற அதிக இது உள்ள உணவுகளை எடுத்துக் கொள்கிறோம் செரிமான பிரச்சனை இது போன்ற பல பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இதற்கு காரணம் நம்முடைய உணவு பழக்கவழக்கம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தை நாம் மாற்றிக் கொண்டு விட்டால் நம்மளால் எளிதில் நம் உடலை பேணி காத்துக் கொள்ள இயலும் அது நம் கையில் தான் உள்ளது அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஒரு ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து அந்த உடலை நாம் பேணிக் காத்துக் கொள்ள வேண்டும் நாப்பது வயது ஐம்பது வயது கடந்த பெரியவர்கள் இதைப் போன்ற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு சரியான முறையில் நாம் அவர்களுக்கான உணவையும் அவர்கள் உட்கொள்ளுகின்ற மருந்துகள் மாத்திரைகளையும் நம் எடுத்துக் கொள்ள வைத்து அவர்களை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அது தவிர்த்து ஆண்கள் தங்களுடைய அதிகமான கெட்ட பழக்கங்களையும் அதிகமாக புகைப்பது கூடின்~ ஆஹ் குடி அருந்துவதும் மது இது போன்ற ஆண்கள் குறைத்துக் கொள்ளவேண்டும் முட்டையில் அதிக அளவு புரதச்சத்து இருப்பது என்னவோ உண்மைதான் ஆனால் அதை நாம் வேகவைத்து சாப்பிடும் போது இருக்கலாம் ஆனால் நாம் அதை half boil என்று பல விதங்களில் எடுத்துக் கொள்வது கூட அதிக அளவு கெட்ட கொழுப்புகளை நம் உடலில் நாம் சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த கெட்ட கொழுப்பினால் தான் நம்ம நம் உடலுக்கு தேவையற்ற வியாதிகள் வருகிறது

அதிக அளவில் நாம் மடிக்கணினியில் உட்கார்ந்து வேலை செய்வதும் இதை நான் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் அதையும் இன்றி அதற்கான நம்மளுடைய உடலையும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன் நம் உடலை நம் நன்றாக பேணி காப்பதன் மூலம் நம் குடும்பத்தினருக்கு உடன் நாம் செலவழிக்கும் காலங்களை நாம் அதிகப்படுத்தி கொள்கிறோம் நாம் இப் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்றே அர்த்தம் எனவே நம் உடலை நாம் நன்றாக பேணிக்காக வேண்டும் அதிகமான கீரை வகைகள் பழம் வகைகள் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் நம் பெரிய பெரிய கடைகளில் போய் கொண்டு நாம் வாங்கும் காய்கறிகள் பழங்களை விட நம் தெருக்களில் நம் வீடுகளுக்கு பக்கத்தில் உள்ள கடைகளிலும் நம் வீட்டுக்கு அருகில் கொண்டு செல்லும் தள்ளுவண்டி கடைகளிலும் நாம் வாங்கிக் கொள்ளும் காய்கறிகள் உண்மையிலேயே நன்றாக இருக்கும் அது அவர்களுக்கும் நாம் செய்யும் உதவியாக இருக்கும் நம் உடலுக்கும் நாம் செய்கின்ற உதவியாக இருக்கும் எனவே நம் உடல் நிலையை பேணிக்காப்பதற்கு தினசரி நம் உணவில் கீரை, பழங்கள், ஆ~ ஆப்பிள் முதலியன பழங்களை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஆப்பிள் நாம் சாப்பிட்டு வந்தால் அது தினசரி உணவில் நாம் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நம்மளிடம் doctor கள் வர மாட்டார்கள் மருத்துவர்கள் நம்மை நெருங்க மாட்டார்கள் என்று ஒரு பழமொழி சொ~ கூறுவார்கள் அவ்வாறு நம் உடலை நாம் பேணிக் காத்துக் கொள்ள வேண்டும் அதிகமான உடற்பயிற்சிகள் அதைத் தவிர்த்து மன நிலையை ஒரு நிலைப்படுத்துவதற்காக

சாப்பிட்டு நம் உடலை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் எவ்வளவு தான் நம் இன்று நம்மிடம் நம் ஆதிகாலத்து உணவுகளைப் பற்றின நல்~ நல் விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அதை நாம் எடுத்துக் கொண்டாலோ இன்றும் இளைய தலைமுறையினர் பலர் தங்களுடைய வேலையின் காரணமாக சரியான நேரங்களில் உணவுகளை எடுத்துக் கொள்ளாமல் தங்கள் உடல் நிலையை அதை நன்றாக பார்க்க வேண்டும் என்று தங்களுடைய உடலை கெடுத்துக் கொள்கிறார்கள் நேர நேரத்திற்கு உணவு அருந்தாமல் அந்தி சாயும் பொழுதிலோ இல்லை ஒரு க~ நல்ல இரவிற்க்கு மேலேயோ அவர்கள் எடுத்துக் கொள்ளும் உணவுகள் அதுவும் கெட்ட உணவுகள் கெட்ட கொழுப்பாக நம் சென்று சேருகிறது அதனால் நம் உடலை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அது நம் கடமை எப்படி நம் வெளியில் உள்ள நம் கண் மூக்கு என்று வெளிப்புற உறுப்புகளை பார்த்துக் கொள்கிறோமோ அதே போல் நம் உடலில் உட்புறம் இருக்கின்ற நுரையீரல் இதயம் கல்லீரல் இதைப் போன்ற பல இதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் இது எல்லாத்தையும் விட மிகவும் முக்கியமானது ஒரு நாளைக்கு நாம் மூன்ற~ மூன்றரை liter அளவாவது தண்ணீர் பருகவேண்டும் தண்ணீர் மூலம் நம் உடலுக்கு ஒரு தண்ணீர் சத்து கிடைக்கிறது ஒரு செடிக்கு எவ்வாறு நம் தண்ணீர் ஊற்றுவதால் அச்சடி வளர்கிறதோ அதேபோன்று இந்த உடலுக்கு நாம் குடிக்கின்ற தண்ணீர் நம் உடலை பேணி காக்க உதவுகிறது ஒரு நாளைக்கு மூன்றரை liter அளவாவது நாம் தண்ணீ எடுத்துக் கொள்ள வேண்டும் பாதாம் நான்கு பாதாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் இதை எடுத்துக் கொள்ள முடியாதவர்கள் நிலக்கடலை பருப்பு கூட சாப்பிட்டுக் கொள்ளலாம் எதுவோ அன்றி நம் உடலை நம் பத்திரமாக நாம் பேணி காத்துக் கொள்ள வேண்டும் இருப்பது ஒரு வாழ்க்கை அதை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் நம் உடல் நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் அதை கஷ்டப்படுத்தாமல்

நன்றாக சாப்பிடுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிடுங்கள் காய்கறி பழங்கள் என்று நன்றாக சாப்பிட்டு உங்கள் உடலை நீங்கள் நன்றாக பேணிக் கொள்ளுங்கள் அதுவே

வணக்கம் madam ஏன் பெரு பாத்திங்கன்னாக்க தினேஷ் நா ஒரு social worker சென்னையில தான் இருக்கேன்.

இங்க ரெம்ப affect ஆகுறது பாத்திங்கன்னாக்க aged person தான் fifty to sixty percent அந்தமாதிரி தான் ஆகுறாங்க. குறிப்பிட்ட அந்த age ல இருக்குறவுங்க covid ல வந்து பாதிக்கப்பட்டு இருகாங்க. so அவங்க வந்து எப்படி வந்து medical இதுயெல்லாம் பண்றதுனு குலவேண்டியது யாருகுமே guidelines இல்லாம இருகாங்க, so அதுக்கான எதும் tips கிடைக்குமா? இல்ல madam covid patient admit பண்ண முடியல எங்களால hospital ல GH ல இப்போதைக்கு vacancy இல்லன்னு சொல்றாங்க bed.

Okay Okay okay okay madam கண்டிப்பா madam plus குழந்தைங்கயெல்லாம் எப்படி madam அவங்களுக்கும் அவங்கயெல்லாம் எப்படி madam guidelines அவங்களுக்கு Okay மா okay okay okay Madam sorry madam உங்க voice விட்டு விட்டு கேக்குது கொஞ்ச தெளிவா பேசுனா நல்லது ஆஹ் okay madam. Okay madam okay madam. Okay madam okay madam ஏன்னா இப்ப எங்க area ல வந்து எங்க area ல ரெம்ப அதிகமான cases இதா இருக்கு அதனால கொஞ்சம் சமாளிக்க முடியல ஏன்னா இதோட, விழிப்புணர்வு யாருக்குமே இல்லாதனால தான் வந்துட்டு எல்லா பக்கமு ரொம்ப பரவுச்சு. என்ன madam? sorry madam உங்க voice கேக்கல, ஆ சென்னையில பூந்தமல்லி, So இது தான் madam எங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு மக்கள வந்து நாங்க பாதுகாப்பா இருக்க சொல்லி நாங்களும் வந்து அறிவுறுத்துறோம், சாப்பாடு குடுக்குறோம், guideline பண்ணிட்டு தான் இருக்குறோம். So உங்க side ல இருந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்ச உதவி கிடைச்ச நல்லருக்குன்னு நினைக்கிறோம்.

Okay okay okay கண்டிப்பா, ஒ ம்

Okay madam okay madam கண்டிப்பா பாத்துகிறோம், madam எங்க side ல இருந்து, Okay madam ஏன்னா இதுல வந்து ரெம்ப பாதிக்கப் படுறது பாத்திங்கன்னா heart patient அப்புறம் வந்துட்டு முடியதுவுங்க ரெம்ப aged person தான் வந்து ரெம்ப வந்து எங்க area அதுக்கப்ற ஆ,